உணவு காற்று காற்று ஆஹ் அப்புறம் உடுத்தும் உடை எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் அப்படி~ அப்படின்றமோ அதே மாதிரிதான் இந்த கல்வியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா ஆஹ் அஹ் ஒரு கல்வின்றது வந்து எப்படி ஆஹ் ஹம் எப்படி இருக்கணும்னா செயல்முறை கல்வியா இருக்கணும் இது வெறுமனே book ல படிக்க கூடாது book ல இருந்து படிச்சி மனப்பாடம் பண்ணி எழுதுற கல்வியா இருக்கக்கூடாது அப்படின்னு எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா அஹ் நம்மளோட school time லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு scienti~ ஒரு for an example இப்போ நான் ஒரு example சொல்றேனே இப்போ plant அப்படி நம்ம plant ஓட parts லாம் வந்து எப்பவுமே நம்ம படிப்போம் அப்டின்னா வந்து ஆஹ் ஒரு second standard அந்த மாதிரி படுப்போம் படிப்போம் ஆனா நம்மளுக்கு ஆஹ் எடுத்திட்டு போய் யாருமே காமிச்சது கிடையாது board ல எழுதிப்போட்டு ஆஹ் ஒரு plant அ வரைஞ்சி இதுதான் இதோட parts னு எழுதி போடுவாங்க ஆனா நம்மளோட பசங்க for an example எ~ என்னோட பையனோட school லையே பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவனுக்கு ஒரு lesson எடுக்குறாங்க அப்டின்னா அதோட outdoor activity னு ஒன்னு வச்சிருப்பாங்க அதாவது இப்போ plant அ பத்தி எடுக்குறாங்க அப்படின்னா next day வந்து அது அவங்களோட outdoor activity ல இருக்கும் வெளிய கூட்டிட்டு போயிட்டு இது தான் flower இது தான் வந்து leaf உ இது தான் வந்து flower~ fruit இது தான் வந்து bud உ இதுதான் root அப்படின்னு வந்து ஒன்னு ஒன்னுத்தையும் அவங்க ஹம் class miss வந்து சொல்லுவாங்க சொல்லி தராங்க

உம் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லவாரேன்னா இந்த மாதிரி ஒரு கல்வி அதாவது எல்லாருமே விரும்புவாங்க செயல்முறை கல்வியை மட்டும் தான் விரும்புறாங்களே தவிர ஹம் அஹ் சும்மானா வெறுமனே அந்த book ல பாத்து படிச்சி அப்படியே மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் எதுக்கு use ஆகும் சொல்லுங்க நம்மளோட கல்வின்றது வந்து பிறப்பில இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம படிக்கிறது மட்டுமே கல்வி கிடையாது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொரு செயல்ல வந்து நம்ம என்னன்ன படிக்கிறோம் ஆஹ் என்னன்ன கத்துக்குறோம் அஹ் வாழ்க்கை அனுபவத்தை என்னன்ன கத்துக்குறோம் அப்படின்னு சொல்றதுமே கூட கல்விதான் சரிங்களா ஆஹ் என்ன பண்ணணும் அப்படினனா நம்மளோட நம்ம ஒரு பெண் ஆஹ் என் என் நிறைய ஊர்ல கூட இன்னும் கூட இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்து ஒரு age வந்துருச்சுனா வந்து stop பண்ணி வீட்டிலேயே வச்சிடறாங்க நான் முன்னவே சொன்ன~ சொன்னது போல ஒரு பொண்ணு வந்து கல்வி கற்றா அந்த தலைமுறையே வந்து கற்றதுக்கு சமம் அப்படின்னு எதுக்கு நான் சொனேன்னா அவங்கள வந்து stop பண்ண கூடாது அந்த படிக்கிறதுல இருந்து stop பண்ணாம அவங்களுக்கு நிறைய வந்து வசதிகள செஞ்சு கொடுத்து அவங்களையும் படிக்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு தான் என்னோட கருத்து அதே மாதிரி செயல்முறை கல்வியா இருக்கணும் எங்க எல்லா எல்லாருக்கும் வந்து ஒரே பாடம் ஆஹ் ஒரே ஆஹ் சமச்சீரான கல்வி வந்து நம்மளோட ஆஹ் government வந்து இப்போ ஆஹ் அஹ் எல்லாருக்கும் establish பண்ணி இருக்கு அதே மாதிரி எல்லா எல்லா ஆஹ் அஹ் state and district லயும் இதையே follow பண்ணணும் ஆஹ் பண்ணா எல்லாருக்கும் ச~ சரி சமமான கல்வி வந்து எல்லாருக்குமே அஹ் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோட ஆஹ் என்னோட கருத்து அதே மாதிரி என்ன அப்படி சொல்ல வந்தா ஆஹ் கல்விக்கு கல்வி ஆஹ் நம்ம நிறைய படிச்சவங்கள நம்ம எங்கயாவது போகணும் அப்படின்னா நிறைய படிச்சவங்களுக்குதான் மரியாதை தருவாங்க அதனால நிறைய படிக்கணும் நம்ம நம்மளோட knowledge அ நம்மளோட knowledge அ வந்து எல்லாருக்குமே share பண்ணிக்கணும் நம்மளுக்கு என்ன தெரியுதோ மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு கூட மத்தவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம share பண்ணிக்கணும் சின்ன பசங்ககிட்ட இருந்து கூட நம்ம நிறைய கத்துக்குறோம் இப்போல்லாம் நான் எல்லாம் example க்கு என்னோட பையன்கிட்ட இருந்தே நிறைய நான் வந்து கத்துக்குறேன் oh இதெல்லாம் இப்படியோ அப்படியோன்னு எனக்கு தெரியாததெல்லாம் அவங்கிட்ட கத்துக்கிறேன் அதுனால ஒருத்தங்ககிட்ட இருந்து கத்துக்குறது கூட கல்வி அப்படின்றதுதான் ஆஹ் அதை வந்து சின்னவங்க பெரியவங்கன்றது பாகுபாடு இல்லாம நம்மளுக்கு தெரியாததை வந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்கணும் ஆஹ் நம்மளோட அடுத்த தலைமுறைய வந்து ஒரு படிப்பில்லாம அஹ் படிப்பில்லாத யாருமே இருக்க கூடாது எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து அதே மாதிரி படிப்ப வந்து எதுக்காக நம்ம ஆஹ் படிக்கணும் அப்படின்றது வந்து ஆஹ் சொல்றேன் அப்படின்னா அஹ் நம்மளோட நிதி சுதாந்திர~ சுதந்திரத்தையும் ஆதரவையும் வந்து அது கல்வி வந்து நம்மளுக்கு கொடுக்குது தகவலை வந்து பரிமாற வந்து கல்விதான் வந்து உதவுது உதாரணமா ஆஹ் அஹ் உடல்மொழி மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பில் இருக்கும் பல கூறுகள் ஆஹ் தம் தொழில்நுட்ப வளர்ச்சில மற்றும் மா~ மாற்றத்தின் இந்த ஆஹ் தா~ தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த கல்வி மாணவர்களுக்கு உத~ உதவும் இப்போ என்ன இதுல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கல்வின்றது வந்து மத்தவங்களுக்கு எவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கொடுக்க நம்மளா~ நம்மகிட்ட இருக்கிற knowledge எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்மள நம்ம கொடுக்கணும் நம்ம ஒரு ஒரு நாட்டோட சமுதாய பொருளாதார வளர்ச்சிய ஆஹ் போல தான் போல தான் தனி மனிதனோட கல்வியும் கல்வியும் மிக முக்கியமானதா இருக்கும் வாழ்~ ஹம் கல்வி வந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ வைக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஹ் இது வந்து நல்ல எண்ணங்களையும் யோசனைகளையும் ஆஹ் நாளுக்கு நாள் நம்ம அறிவை வந்து இது கல்வி வந்து ஆஹ் உம் வளர்றதுக்கு வந்து ஊக்குவிக்குது புதிய புதிய புதிய நுட்பங்களை அஹ் தொழில் நுட்பங்களை எல்லாம் வந்து நம்மளால அஹ் எத~ எதன் மூலமா நம்மளால கற்க முடி~ முடியுது

அஹ் ஒரு ஒரு ஒருத்தவங்களோட அஹ் வாழ்க்கையில எவ்வளோ கல்வி முக்கியத்துவம் அப்படின்றது தான் ஆஹ் கட்டாயமா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வி வந்து போதுமான அளவு படித்த பிறகு ஒரு~ ஒருத்தவங்க வந்து நல்ல தொழிலை தேர்ந்தெடுக்க எது எது நம்ம நம்ம வந்து என்ன பண்ணபோறோம் அப்படின்ற ஒரு அறிவை கொடுக்குறதே கல்விதான் அதனால கல்வியை வந்து எப்போவுமே ஆஹ் ரொம்ப ரொம்ப அஹ் நம்ம எதுக்காக இதெல்லாம் வெற்றி பெறவோ அது நம்மாளுக்கு use ஆகுது சுதந்திரமா முடிவு எடுக்குறதுக்காவும் use ஆகுது ஆஹ் நம்மள மக்கள் மத்தியில வந்து ஆஹ் மதிப்பு மிக்கவர்களாகவும் அறிவு மிகு~ நிறைந்தவர்களாகவும் ஆக்குவதற்கு கல்வி மதிப்பு உள்ளது ஒவ்வொருவரின் வாழ்க்கை வளர்ச்சிக்கும் கல்வி அவசியம்

அஹ் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல அது அதை அதை பா~ போலவே நம்மளும் நடக்கணும் thank you

ஆமா madam இப்ப வந்து connect ல வரேன்னு சொல்லிருந்தாங்க பண்ண வரேன்னு சொல்லிஇருந்தாங்க ஆனா அவுங்க connect பண்ண வரல ஆனா நாங்களே connect பண்ணிட்டோம், ஆனா வந்து பாத்திங்கனா, என்ன சொல்றது cooling வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லைங்க madam கம்மியா இருக்கு அந்த light எல்லாம் off ஆகி எரியுது madam ஆமா

ஆ எந்த எந்த அளவுக்கு store பண்ணி வைக்கலாம் madam ஆமா mam இல்ல வாங்கி ஒரு மாட்டிட்டோம் மாட்டுனதுக்கு அப்பறம் இந்த problem இருந்துச்சு madam சரியா freezer ஆகுறது இல்ல அதான் நீங்க அங்க demo காமிக்கும் போது எல்லாமே நல்லா தான் பண்ணி காம்மிச்சிங்க, ஆனா! வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்பறம் இந்த மாதிரி இருக்கு என்ன problem madam

ஓ அப்படிங்களா mam ஏ ஓ அது இருந்தா தான் பண்ண முடியுமா mam

ஆ warranty card லா வச்சு இருக்கேன் mam எவ்வளோ?

Okay mam madam இப்போ ஒரு நாங்க எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தேவை இல்ல நீங்க வச்சுக்கோங்க எங்களுக்கு காச குடுங்க திருப்பி குடுத்திடுவின்களா mam அதாவது எனக்கு, mam exchange பண்ணிக்கலாம் நாங்க இங்க இருந்து மறுபடியும் வந்து ஒரு லாரி புடிச்சு தனியா அதுக்குள்ள போட்டு மறுபடி அது வந்து risk தான madam நீங்க குடுக்கும்போதே கொஞ்சம் சரியா check பண்ணி குடுத்திருக்கலாம்ல madam உங்கள நம்பி தான madam நாங்க வாங்குனோம் ஆனா பாத்திங்கனா One week குள்ள இப்படி ஆயிருச்சு பன்னிரெண்டாயிரம் குடுத்து வாங்கி இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எப்படி madam எங்களுக்கு திரும்ப வாங்கனும்ன்னு தோணும் next டு இதே மாதிரி problem தான mam வரும். ஒரு வேல வந்து வண்டில வண்டில வந்ததுனால அந்த மாதிரி ஏதாது அந்த motor ஏதாது இருக்குமா? என்னான்னு, Madam நீங்களே தான mam வண்டி service பண்ணுனிங்க கொஞ்சம் அத safe ஆ கொண்டு வந்திருக்கலாமே madam

Two days சா madam நாங்க, சரி exchange பண்றதா இருந்தா நீங்களே எடுத்துட்டு போயி நீங்களே தான் எல்லாமே பண்ணிக்கணும் madam ஏன்னா நீங்க பிரவு சொல்லிட்டு, அதுக்கு அப்பறம் வராமலே இருக்குறது அப்பறம் நாங்க அதுக்கு தனியாலா pay பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க madam.

சரி எதனால madam அந்த மாதிரி இருக்கு,

எல்லாமே நல்லா தான் mam இருக்கு நாங்க வச்சு இருக்கிறது old fridge நாங்க use பண்ணுனது அதலாம் நல்லா தான் mam போய் கிட்டு இருந்துச்சு சரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு தான் நாங்க பலச குடுத்து புதுசு வாங்கினோம் அது,

இல்ல madam work ஆகுதுன்னா அந்த அப்போ அப்போ இந்த light டு எரியுது அதுக்கு அப்பறம் பாத்திங்கனா இந்த cooling இருக்குறது இல்ல off ஆகுது light ல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குற மாதிரி தோணுது madam. ஆ ஹா ஒரு second madam line ல இருங்க ஒரு second madam ஒரு second madam ஒரு second ஆ ஒரு emergency call madam வந்துச்சு madam அதனால phone பேசுனேன் சொல்லுங்க so madam இப்போ address வந்து பாத்திங்கனா கனபதிங்க madam அடுத்து மூணாவது வீடு ஆ three a அலவேல மங்காபுரம் கணபதி six four one double zero.

ஆ எடுப்பேன் madam ஆனா! ஆ number போ, நான் வந்து நான் வேற office ல work பண்ணிட்டு இருக்கிரனால night shift work பண்ணிட்டு இருக்கேன் madam அதனால வந்து கண்டிப்பா வந்து monday to friday வந்து free யா இருக்க வாய்ப்பே இல்லைங் madam.

Saturday Sunday தான் madam நான் free saturday sunday தான் நான் இருப்பேன் அதனால saturday sunday வந்து service நீங்க வச்சு இருபின்களா என்னன்னு கொஞ்சம் சொன்ன தான் madam நான் ஒரு அந்த particular time ல ஏதாது சொல்ல முடியும். Sunday ஆ sunday okay தாங்க madam அவுங்க வரதா இருந்தா எனக்கு evening வர சொல்லுங்க ma'am ஏன்னா? morning னா கொஞ்சம் busy யா இருப்பேன் வந்தாங்கண்ணா evening வர சொல்லுங்க? ஆ அஹ் okay ங்க madam ஆ service man ஆ contact பண்ணுனா வருவாங்களா? இல்லன்னா வரேன்னு சொல்லிட்டு monday பதுக்கலாம்ன்னு சொன்னா கண்டிப்பா வந்து எங்களால வந்து accept பன்னிக்கவே முடியாதுங்க madam

Okay madam madam இப்போ வந்து என்ன சொல்றது திரும்ப அந்த problem வருங்களா என்ன madam

ஏன்னா நாங்க திரும்ப வந்து இத குடுத்திட்டு மறுபடியும் நாங்க வேற எடுத்துக்குரோம் ஆனா வந்து என்ன சொல்றது திரும்ப இத service பண்ணி எங்களுக்கு வேண்டாம் ma'am நாங்க அதுக்கு புதுசாவே வாங்கிக்கிறோம் ஆ வந்து Okay madam நான் இப்ப இந்த single door ற வந்து குடுத்திடுறேன் நான் இப்ப double door அந்த மாதிரி வாங்கிக்கிறேன் ma'am

ஆமாங் madam நிறைய வச்சிக்கலாம் Madam இப்போ வந்து நான் வந்து பன்னிரெண்டாயிரம் குடுத்து வாங்குனேன் இந்த double door க்கு வந்து எவ்வளோ ஆகும் அது மீதி payment பண்ணுனா போதுங்களா அது எப்படிங் madam ஆ okay madam இப்போ உதாரணத்துக்கு இப்போ பன்னிரெண்டாயிரம் அதுல less பண்ணுனிங்க அப்படின்னா இப்போ ஒரு ten thousand வந்து நீங்க EMI அந்த மாதிரி போட்டுக்கலாமா mam திடீர்ன்னு எனக்கு இங்க Fridge வந்து problem ஆச்சு பாத்திங்களா அதனால வந்து amount வந்து குடுக்க முடியாது இருந்தாலும் நாங்க அந்த பணிரண்டாயிரம் வந்து அதுல less பண்ணிட்டு மீதிய வந்து நான் EMI போட்டுக்குறேன் madam Colours என்ன colours madam இருக்குது வந்து double ஹம் maroon இருக்கா madam இந்த leaf போட்டு படம் போட்டு maroon இருக்குங்களா? maroon இருக்குங்களா okay madam

Okay okay okay madam cleaning வந்து என்ன மாதிரி madam பண்ணிக்கலாம் இப்ப வந்து வாரத்துல ரெண்டு நாள் அப்படி பண்ணிக்கலாம்மா? இல்லன்னா dust எதும் அடச்சஉடனே,

Okay madam ஆமா

Madam இப்போ சாத்தாம இத open ல வச்சு கிட்டா என்ன பிரச்சனை வரும் madam அதோட சத்துலா போயிடும்கிரின்களா புரியல நீங்க சொல்ற எதுமே என்ன இது?

ஓ ஆமா இருக்கு okay ma'am

ஹம் அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லன்னா switch off பண்ணிட்டு off பண்ணி போட்டுட்டு ஒரு two three hours கழிச்சு கூட பண்ணிக்கலாம்.

அப்படி அதலாம் பண்ண மாட்டோம் ஒரு டம்ளர் தண்ணிய போய் ஊத்திவிட்டா, அதலாம் top top பா கையில வந்திடும் அவ்வளோதான madam . Okay mam, okay madam இப்ப வந்து door, door ருக்குளா key அந்த மாதிரிலா இருக்குங்களா madam door ருக்கு key லா fridge. Okay madam சரிங்க madam monday வந்து நான் வரேன் call பண்ணிட்டு வரேன், ஏன்னா அவுங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்பறம் தான் திரும்ப வந்து நான் உங்கள்ட்ட வந்து வாங்க முடியும் அதனால வந்து,

Madam இப்ப அது வந்து lock அதாவது நீங்க அந்த signal கிட்ட இருக்குல mam எங்களுக்கு அது தான் கொஞ்சம் பக்கம் mam இப்போ sunday வந்து four o clock ஐஸ் எடுத்துட்டு போக சொல்லிடுங்க. ஆ நான் வந்து monday evening வந்து நான் வந்து பாக்க வரேன் madam fridge வேற வாங்கிக்கிறேன் madam இப்போ உங்களுக்கு இவுங்க தான் எடுத்துட்டு போவாங்கன்னு நான் எப்படி madam நம்புறது. இப்போ உங்க company ல இருந்து தான் fridge எடுக்குறாங்கன்னு

Okay madam okay madam, okay madam திரும்ப இந்த problem வராம பாத்துக்கோங்க madam ஆ okay madam என்னோட number வந்து இது தான் madam note பண்ணிக்கோங்க. Okay madam okay madam thank you madam ஆ madam இப்போ வந்து நம்ம entertainment ண்டு சொன்னா என்ன அப்படிண்ணு சொல்லி நம்ம பார்க்கலாம் entertainment ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு நம்ம நம்ம நேரத்தை எப்படி போக்குறது அப்படின்றது தான் entertainment டு entertainment லயும் நிறைய இருக்கு அதுல வந்துட்டு movie அதெல்லாம் ஒரு இது இப்போ நம்ம polimer பாக்குறது அதுக்கப்பறம் இதெல்லாம்

call பண்ணி பேச ஆரம்பிச்சுருவாங்க நான் அப்படித்தான் எனக்கு bore அடிச்சுதுன்னா என் friend யாருக்காச்சும் call பண்ணி பேசிட்டு இருப்பேன் அப்படி இல்லையா ஆஹ் என்னோட பொழுது எப்படி போகும்னு பாத்திங்கன்னா phone நோன்றது இல்லைன்னா என் friends கிட்ட பேசுறது movie பாக்குறது TV அப்பறம் வீட்டுல போய் பசங்களோட விளையாடுவேன் இதெல்லாம் தான் என்னுடைய entertainment ஆ போயிட்டு இருக்கு entertainment ல நிறைய பேர் நிறைய நம்ம பொழுத எப்படி எல்லாம் போக்கலாம் அப்படிண்டு இருக்கு இப்போ sports னா அதுல வந்துட்டு கபடி விளையாடுறவங்க நிறைய பேரு இருப்பாங்க கபடி மேல பைத்தியமா இருப்பாங்க அந்த அளவுக்குலாம் இருக்கு என்னோட friends எல்லாம் நிறைய பேரு கபடி விளையாடிட்டு இருப்பாங்க cricket ல நிறைய பேரு cricket விளையாடுறதுல ரொம்ப ரொம்ப interest ஆ இருப்பாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த cricket அ விளையாடிட்டே இருப்பாங்க அதுவும் நல்ல entertainment தான் சிலருக்கு music stage கேக்குறதுக்கு ரொம்ப புடிச்சி இருக்கும் அதனால அவங்க கேக்குறத சகிச்சுக்கவே மாட்டாங்க கேட்டுட்டே இருப்பாங்க சின்னவயசுல எனக்கு movie பாக்குறது புது movie எல்லாம் வந்துச்சுன்னா movie download பண்ணிட்டு சில time movie ஏ கூட பாத்துட்டு இருக்கலாம் அஹ் சிலர் வந்து அந்த காலத்துல விளையாடின விளையாட்டு எல்லாம் இப்போ யாருமே விளையாடுறதில்ல அந்த காலத்துல எல்லாம் எப்படி பொழுத போக்குவாங்கன்னா வேலைக்கு போறவங்கள தவிர மத்தவங்க எல்லாம் எப்படி பொழுத போக்குவாங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு பல்லாங்குழி, பச்சை குதிரை, ஆஹ் கோக்கோ, கபடி கபடி இப்போவும் விளையாடிட்டு இருக்காங்க கோக்கோ இப்போவும் school days ல எல்லாம் விளையாண்டது தான் மத்தபடி அந்தகாலத்தில இந்த பல்லாங்குழி, பச்சை குதிரை, மணியாம்பியம் ஆஹ் அப்பறம் இன்னும் நிறைய விளையாடுவாங்க அந்த காலத்துல இப்போதான் அப்படி யாரும் விளையாடுறது இல்ல இப்போலாம் வந்துட்டு phone இருக்கு TV இருக்கு அதனால நம்ம பொழுதுபோக்க phone TV லயே முடிச்சுக்குறோம் கொஞ்சம் knowledge இருக்கவங்க எல்லாம் பொழுது போக்கியராங்க மத்தவங்க எல்லாம் work க்கு போயிருவாங்க entertainment ண்டு நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் எங்க வீட்டுல சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க நான் அப்படித்தான் எங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க குட்டி பாப்பா இருக்காங்க ஆனா அவங்ககூடதான் என்னோட time spend போகுது ஆஹ் வீட்டுல இருக்குற நான் வீட்டுலதான் இருக்கேன் அவங்க கூட என்னோட time spend ஆகுது மத்தபடி நான் எனக்கு என்னோட time அ நான் எப்படி போக்கணும்னா phone இருக்கு phone பாத்துட்டு இருப்பன் அதே மாதிரி TV movies பாத்துட்டு இருப்பன் அப்படி எங்கேயாச்சும் போகணும்னா வெளிய போறதுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கும் என்னோட time உம் வெளிய போறதுலே போகறதுன்னா கூட நான் ரொம்ப விரும்புவேன் எங்கன்னாலும் வெளிய போகணும் daily உமே வெளில போகணும்னா கூட நான் போயிட்டே இருப்பேன் ஏன்னா என்னோட time அ நான் அப்படித்தான் spend பண்ணுவன் அது எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னா நான் எனக்கு entertainment ஏ நான் வெளில போய் எங்கயாச்சும் போறதுதான் எனக்கு ரொம்ப புடிக்கும் நீங்களும் அந்தமாதிரி தான் இருப்பீங்க கண்டிப்பா வெளில போறதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அடுத்தது எனக்கு drawing ரொம்ப புடிச்சிருக்கும் drawing னா இப்போ தலை ஒண்ணும் எதன்னா ஒன்ன பாத்துட்டு வறைஞ்சிட்டு அந்தமாதிரி அவங்க time அ போக்குவாங்க சிலருக்கு writing writing னா ரொம்ப புடிக்கும் writing ன்றது school days ல எல்லாம் கட்டுரை போட்டி இந்த மாதிரி handwriting அஹ் so அதெல்லாம் நாங்க school days ல பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து வீட்டுல இருக்கவங்க எதுனா bore அடிச்சுது அந்த மாதிரி இருந்தா சிலர் எழுதவும் செய்வாங்க அதே மாதிரி பேசிட்டும் இருப்பாங்க நிறைய இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இப்போ entertainment ல நிறைய இருக்கு அதேமாதிரி வீட்டுல அப்பா அம்மா அவங்களாம் கூட குட்டி பசங்க கூட விளையாடுவாங்க அந்த time ல நம்மலாம் college days ல நமக்கு வந்துட்டு entertainment ன்னு பார்த்தீங்கன்னா school colleges ல PT period னு சொல்லி வைப்பாங்க அதுல வந்துட்டு அஹ் PT ma'am வந்துட்டு கொ-கொ கபடி football லு ஆஹ் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ணாங்க இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கு football னா ரொம்ப புடிக்கும் நான் football தான் விளையாடுவன் இந்த மாதிரி வீட்டுல ball இருந்துச்சுன்னா வீட்டு பக்கத்துல இருக்க குட்டி பசங்க எல்லாம் கூப்பிட்டு entertainment ஆ விளையாடுவம் அதே மாதிரி இந்த கொரோனா time வந்தப்போ எல்லாம் நாங்க அது அந்த time ல எங்களுக்கு ரொம்ப entertainment ஆ இருந்திச்சு இன்னும் எங்க வீட்டு பக்கத்துல குட்டி பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு ஆஹ் அவங்க கூட சேரந்து கபடி, கண்ணாம் பூச்சி இந்த மாதிரியெல்லாம் விளையாடிட்டு அதுவும் ஒரு entertainment ஆ இருக்கும் அப்புறோம் குட்டி குட்டி பாத்திரங்களை வச்சு நாங்க சமைச்சு சாப்பிடுவோம் ஹம் குட்டி செங்கல் அடுப்புலாம் வச்சி விறகு வச்சி அது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு entertainment தான் அஹ் அந்த மாதிரி குட்டி பசங்கன்னாலே வீட்டுல entertainment ஆ தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம் கொரொனா time ல நாங்க தாயம் விளையாடுவோம் தாயம் விளையாடிட்டு இருப்போம் இபோ மறுபடியும் கொரொனா வந்துருச்சுன்னு சொல்றாங்களோ மறுபடியும் அப்படி தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறன் கொரொனா time ல தாயம் அப்பறோம் இந்த மாதிரி அப்புறம் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுறது பசங்களோட ஓடி புடிச்சி விளையாடுறது இந்த மாதிரிலாம் இருந்திச்சு இப்போ இருக்கிற குழைந்தைங்க யாரும் இந்த தாயம், பச்சைக் குதிரை இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே விளையாடுறது இல்லை எல்லாம் மறந்துட்டாங்க யாரும் சொல்லி குடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே இப்போ குழைந்தைங்கள்ல இருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே phone use பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எல்லாருக்கும் அந்த கலாத்துல விளையாண்ட விளையாட்டு மறந்து போய் இருக்கும் இப்போ இருக்க குட்டி பசங்க ஏதும் இந்த மாதிரி சின்ன சொப்பு சாமானெல்லாம் வச்சி விளையாடுறாங்க அதே மாதிரி தான் entertainment ல இன்னும் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் நிறைய entertainment இருக்கு நீங்களும் entertainment பண்ணிட்டு தான் இருப்பீங்க college days ல ரொம்ப jolly ஆ இருக்கும் college எல்லாம் எங்களுக்கு entertainment னு பாத்தீங்கன்னா break time ல போயிட்டு அங்க எங்கேயாவது சுத்திட்டு வெளில gate அ விட்டு வெளில போனாவே எங்களுக்கு ஒரு entertainment கிடைக்கும் போயிட்டு வந்துட்டு ஆஹ் பசங்களோட என்னோட friends ஓட சேர்ந்துட்டு வெளில போறது bike ride போறது எல்லாம் ஒரு சின்ன சின்ன entertainment தான் அவரு sports day லாம் வைப்பாங்க college ல அதுவும் ஒரு entertainment தான் sports day பாத்தீங்கன்னா அதுல running இருக்கும் குண்டெறிதல் இந்த மாதிரி தான் sports day ல பண்ணுவாங்க அதுவும் interesting ஆ இருக்கும் பாக்குறதுக்கு அதுவும் ஒரு entertainment ஆ தான் இருக்கும் பாக்குறவங்களுக்கும் entertainment ஆ இருக்கும் விளையாடுறவங்களுக்கும் interest ஆ இருக்கும் அதே மாதிரி annual day லாம் வச்சாங்கன்னா dance programme singing இதெல்லாம் பண்ணுவாங்க அதுவும் ஒரு entertainment ஆ தான் இருக்கும் annual day லாம் ரொம்ப jolly ஆ இருக்கும் college ல அது ஒரு வித விதமான entertainment தான் அதுவும் இங்கேயும் அப்படித்தான் school days லயும் அப்படித்தான் ஹம் republic day அதுக்கு அப்புறம் independance day இப்படி ஆஹ் இப்படி பல பேர்களோட birthday அந்த மாதிரியெல்லாம் எதுனா வந்துச்சுனா பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்க அதுவும் ஒரு விதமான entertainments தான் அது பசங்களுக்கு ஒரு விதமான ஆஹ் திறமைன்னு சொல்றது திறமையும் ஒரு பக்கம் இருக்கும் entertainment உம் ஒரு பக்கம் இருக்கும் அவங்க அவங்க இன்னொருத்தங்க இன்னொருத்தங்க போட்டி போட்டுட்டு இப்போ நீயா நானா அப்படின்ற ஒரு entertainment உம் இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் ஒரு விதமான entertainment தான் அதே மாதிரி al chair இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்கள்ல அதுவும் ஒரு entertainment தான் நம்ம பொழுத எப்படி எல்லாம் போக்கணும் அது நம்ம ஒரு நாளைக்கு எப்படி நம்ம பொழுத போக்குறோம் அப்படின்றது அந்த பொ~ பொழுது entertainment ஆ இருக்கா work time ல work பாக்கணும் மத்த time ல நமக்கு என்ன entertainment ஆ இருக்கோ அதை நம்ம பண்ணணும் அதபோல TV அப்புறம் காமெடி பாக்குறது இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு entertainment சில நேரத்துல பேசினாலே நமக்கு ஒரு entertainment ஆ இருக்கும் இந்த தலைப்புல வந்துட்டு ஆஹ் அப்புறம் வந்துட்டு ரொம்ப wonderful question னு கூட சொல்லணும் இப்போ ஒரு ரொம்ப entertainment ஆ பேசுனாரு அழுகவே வச்சிட்டாரு அவரு எந்த அளவுக்கு சிரிக்க வச்சாரோ அந்த அளவுக்கு அவரு entertainment ஆன person அவரு அவரு வாழ்க்கையில நடந்த சொன்னாரு ஆனா ரொம்ப jolly ஆ இருந்திச்சு அவரு பேசுறப்போ அதுக்கப்புறம் அவரு நம்ம வீட்டுல கஷ்டளெல்லாம் அதெல்லாம் சொல்லி நம்ம நம்மள feel பண்ண வச்சாரு அவரு அதே அளவுக்கு நம்மள சிரிக்கவும் வச்சாரு அவ்வளவு important ஆனா person னு நான் அவர சொல்லணும் அவரு ஒரு விதமான entertainment person தான் அவரு அப்புறம் நிறைய entertainments லாம் இருக்கு போய் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்மளும் அந்த காலத்துல விளையாண்ட விளையாட்டு எல்லாம் மறுபடியும் விளையாடணும். அந்த காலத்துல விளையாண்ட விளையாடெல்லாம் சொல்லியொருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கிட்ட அந்த பச்சை குதிரை, பல்லாங்குழி, தாயம் ஆஹ் கபடி அப்புறம் வழுக்கு மரம் ஏறுறது அதெல்லாம் ஒரு விதமான entertainment தான் entertainment ல நிறைய இருக்கு நீங்களும் உங்க life ல நல்லா entertainment லாம் பாத்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை எல்லாருடைய பயணத்திலும் போய்க்கொண்டிருக்கு நாமளும் நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை~ இருக்கு ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்னை இருக்கத்தான் செய்யுது இல்லையா இப்ப நம்ம வாழ்க்கைன்னு பார்த்தா எல்லாரோட வாழ்க்கையுமே அர்த்தநாரீஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட வாழ்க்கையைப் பத்தி நம்ம பார்த்திருக்கோமா அவர்களுடைய வாழ்க்கைலாம் நமக்கு கற்பனைக்கு அவங்களுடைய வாழ்க்கைதான் அவங்களுடைய வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து பார்க்கும் போதுதான் தெரியும் எப்படின்னா அவங்க வந்து அதை நான் பிறக்கும் போதே அவங்களா அர்த்தநாரீஸ்வரர் இருக்க மாட்டாங்க அவங்க பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்க அந்த மாதிரி ஆகுவாங்க அவங்க வந்து திருநங்கைன்னுவாங்க அர்த்தநாரீஸ்வரர்ன்னு ரொம்ப கம்மியான பேர்தான் சொல்லுவாங்க ஆனா திருநங்கைன்னுவாங்க அந்த திருநங்கை ~ன்னு அவங்க சொல்லும் பொழுது அந்த திருநங்கைன்னு அவங்க சொல்றது வந்து எப்படின்னா ஹம் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு உடல் அவர்களுடைய உடல் நம்ம அந்த எப்படி இருக்குது ஒரு சொல்லணும்ன்னு பாத்தா சிவன் பார்வதியோட உருவம் அது சிவன் வந்து தன்னுடைய மனைவியை திருவண்ணாமலை என்ற ஒரு இடத்துல தன் உடல்ல பாதியா அவங்களை எடுத்துக் கொண்டார் பார்வதி அன்றைய நாளை வந்து கார்த்திகை தீபமா கொண்டாடுவாங்க திருவண்ணாமலையில அவ்வளவு ஒரு விசேஷமான நாளா இருக்கும் ரொம்ப அந்த மலைய அலங்காரம் பண்ணி தீபம் வச்சு வீடுகள்லயும் படை கட்டு படைச்சு அந்த திருவண்ணாமலையில அந்த அர்த்தநாரீஸ்வரரை கும்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் அந்த வகையிலதான் திருநங்கைன்னுவாங்க அந்த காலத்துல எல்லாம் அவங்களை அலின்னு சொல்லுவாங்க number ல சொல்லப் போனா அவங்கள ஒன்பதுன்றுவாங்க அந்த அந்த number அ சொல்லி அந்த மாதிரி சொல்லி அவங்கள வைக்கும்போது நாளடைவுல அவங்களை அலின்னு சொல்லக் கூடாது அவங்கள திருநங்கை அர்த்தநாரீஸ்வரர்ன்னு சொல்லணும்ன்னு மாறப்பட்டது அவங்கள திருநங்கைன்னு சொன்னாங்க திருநங்கைன்னுட்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய பாத்தா ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கும்போது normal லா எப்படி குழந்தை பிறக்குமோ அது மாதிரிதான் அவங்களும் பொறந்திருப்பாங்க ஆனா நாளடைவுல அவங்களோட உடம்புல மாற்றம் வரும் மாற்றம் வரும்போது ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் அவர்களோட உடல்ல மாற்றம் வரும்போதுஅவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய உடம்பு எப்படியோ மாறிக்கொண்டு இருக்கு மாறுது அப்படினு அதை வச்சி அந்த உடம்பை வந்து அவங்க மாத்திப்பாங்க அவங்க மாத்திக்கிட்டு அவங்க தன்னுடைய எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் முன்னாடி ஆணா இருக்கட்டும் ஆண் திருநங்கையா மாறினாலும் பெண் திருநங்கையா மாறினாலும் அவங்க வந்து இயல்~இயல்பான வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒரு அடி எட்ட வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி அவங்க வாழும் போது அவங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்ற~ மாற்றங்கள் தான் அவங்க மாறும்போது அவங்களை தனியா கொண்டு வந்து அவர்களுக்குள்ள ஒரு group ஆ உருவாக்கிப்பாங்க திருநாங்கையா எப்படி எல்லாரும் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு group அ அவங்க உருவாக்கிக்கிட்டு அவங்க அந்த group ஓட ஒரு ஒரு இடத்துல தனிப்பட்ட முறையில அவங்களோட அவங்களுக்குள்ளேயே ஒரு சொந்தத்தை உருவாக்கிக் கொண்டு வாழ்ந்துப்பாங்க தன்னுடைய பெற்றவங்கள விட்டு ஒதுங்கனவங்க ஒரு சில பெற்றோர்கள் ஒத்துக்கி வைப்பாங்க ஒரு சிலர் வந்து அவர்களை சேர்த்துக்கொள்ளுவாங்க தன்னுடைய பிள்ளைகள் தனக்காக பிறந்த பிள்ளைகள் தன் பிள்ளைகள் அவர்களை மனர~ கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு நினைச்சு அவங்களை வந்து அவங்க அணைச்சுப்பாங்க அணைச்சு நம்மளோட சமூகத்துல உள்ள சிலருக்கு மத்தியில எப்படி நிக்கிறதுன்னு சொல்லி அவங்களை ஒதுக்கி வைப்பாங்க அந்த மாதிரி திருநங்கைகள் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு உறவை உருவாகிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தகப்பனார் தாயார் அந்த மாதிரி அந்த

அவங்களுக்குள்ளேயே அதை எல்லாமே இது பண்ணித் திருநங்கைய அவங்க மாற நினைப்பாங்க அவங்க அந்த வாழ்க்கையை அவங்க வாழ~ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாழ வாழ தன்னைத்தானே அதுக்குள்ள அவங்களுக்கு மாறிப்பாங்க மாறி அந்த திருநங்கைகள் வாழ ஆரம்பிக்கும்போது அவங்க வாழ்க்கைல பார்க்கும் போது நமக்கு ரொம்ப நம்ம இயல்பான வாழ்க்கைக்கே நம்ம எவ்வளவு கஷ்டமா படுறோம் என்னா கஷ்டப்படுறோம் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையிலாம் நம்ம எல்லாரும் பார்க்கும் போது அவர்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க பாரு நம்ம

அவர்களை பார்ப்பதுதான் சொல்லுறாங்க இல்லையா கடவுளை தெய்வ பார்க்க முடியும்ன்னா தாய் தகப்பன் பாருங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிவன் பார்வதியை பார்க்கணும்ன்னா அந்த திருநங்கைகளை பார்க்கணும் இந்த திருநங்கைகளோட ஒரு ஒரு இயல்பான அழகான ஒரு வாழ்க்கைய அவங்க அமைச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களால நம்மளை மாதிரி நாடகம் வாழ பிறக்காது அவர்களுக்கு வெளி உலகத்திற்கு போக வேண்டும் என்ற கஷ்டப்பட்டு தான் வருவாங்க வெளி உலகத்துக்கு அவர்கள் தன்னைத்தானே எல்லார் முன்னாடியும் காட்டும்போது தன்னைத்தானே திருமலையில் அந்த அவர்களுடைய மனச கட்டுப்படுத்திக்கிட்டு வருவாங்க அதனால நிறைய இடத்தில் பார்த்திருக்கேன் அவர்கள் அப்படி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இருந்தாலும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எல்லார் முன்னாடியும் எல்லார் முன்னாடியும் நிற்கும்போது அவர்கள் மன கஷ்டப்பட்டால் கூடவும் யாரோடையும் அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க தன்னுடைய ஒரு இதை தாங்கள் திருநங்கைகள் என்று மற்றவர்கள் அவர்களைப் பார்த்து சிரிக்கும்பொழுது தான் அவங்களுக்கு ரொம்ப நிறைய பேரு ஒரு சில இடத்துல அவங்க அழகா அவங்களை காட்டிப்பாங்க அந்த மாதிரி காட்டி அவங்க வாழற இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்கள்ல நான் நிறைய அவங்களோட